அதுக்கு முன்னாடி ஒரு காலி ஆனா பகுதி இருக்கு.

போஸ்ட் கம்பி மேல நெறைய வயர்ஸ் பாஸ் ஆகுது.

கீழ சாப்ட்றதுக்கான ஹோட்டல் இருக்கு மேல தங்குறதுக்கான ரூம்ஸ் இருக்கு.

இந்த ராக்ல இருந்து தண்ணி கீழ விழுகுது.

வீட்டோட சைடுல நெறைய பூந்தொட்டி இருக்கு.

மூண் ரெண்டு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க.

நெறையா பேர் இன்னு ஸ்டேஜ டெக்கரேட் பண்றாங்க.

இது ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் .

இந்த லேக்ல நாலு நாலஞ்சு படகு நிக்குது.

வீட்டுக்கு வெளிய ரெண்டு சேரிருக்கு .

ப்ளூ கலர் வித் மல்டி கலர் பிளவர்ஸ் வச்சு க்ராண்டா டெக்ரேட் பண்ணிருக்காங்க.

கோர்ட்டிற்கு ஆப்போசிட்ல இன்னொரு பில்டிங் இருக்கு.

இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்ல மாநில கண் கணக்காயர் தமிழ்நாடுன்னு போட்டு முன்னாடி லலிதா ஜூவள்ளர்ஸ்னு போட்ருக்காங்க.

பக்கத்துல ஒரு க்ரீன் கலர் ஃபோர்ட் தெரியுது.

இந்த செடி இருக்கு மரொ இருக்கு ரோட்லா கொஞ்சொ ஈரமா இருக்கு.

அதுக்குள்ள ஆல்ரெடி ஒருத்தர் நிக்கிற மாரி இருக்கு.

ஏறிய சுத்தி நெறைய காலி எடோ இருக்கு.

ரோட்க்கு ஆப்போசிட்ல சித்தா டீ ஸ்டால்னு போட்ருக்கு.

மேல போஸ்ட் கம்பிருக்கு. போஸ்ட் கம்பிலிருந்து நெறைய வயர்ஸ் போகுது.

முன்னாடி நறைய சாமி செல இருக்கு.

இன்னோரு பைக்ல ஹெல்மெட் வச்ச மாரி இருக்கு.